முன்னாடி ஒரு கொடி வச்சு ஹிந்தில வேற எழுதிருக்கு.

பக்கத்துல அம்பேத்கர் ஒட படம் போட்டு.

ஒரு சர்சுக்கு முன்னாடி நெரையா பேரு நெரையா ஸ்டூடன்ட்ஸ்கு முன்னாடி நின்னுகிட்ருக்காங்க.

அதுல ஒரு பனமரோ காஞ்சுருக்கு மத்ததெல்லா இரு--

தொட்டில பூச்செடி பூச்செடிகளா இருக்கு சுத்தி நறையா மரங்கள்லா இருக்கு.

கூட்றதுக்கு பிறவு தொடப்போ ஒன்னு வெச்சுருக்காங்க.

னாடி ஃபுல்லா பிளிங்க் பிங்க் அண்ட் ஊதா கலர்ல ஸ்டேஜ் ஒன்னு கட்டிருக்காங்க.

அதுக்கு முன்னாடி ஒயிட் கலர்ல கவர் போட்டு நெறையா சேர்ஸ்லா சேர்ஸ்சு டேபிள்ஸ்சு வெச்சு அத டெக்கரேட் பண்ணிருக்கா.

இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க நின்னு பர்சேஸ் பண்ணிட்டிருக்காரு.

இது ஒரு பெரிய தேட்டரு .

இந்த தெட்டர்ல ஃபுல் முன்னாடி வந்து ஒயிட் கலர் ஸ்கிரீன் ட்ருக்கு.

எந்த மூவியு ஓடல லைட்ஸ்லா ஆன்ல இருக்கு.

முன்னாடி ஒரு ரெண்டு பேர் நடந்து போயிட்ருக்காங்க.

ஒரு பேக்கெட் ஒன்னு ஓபன் பண்ணிருற்கு மூட்டைல.

இதுல சீஸா சறுங்கலு.

அதுல ஒருத்தரு கால் நீட்டி உக்காந்துட்ருக்காரு இன்னொருத்தரு கக்கா போறமாரி உக்காந்துட்ருக்காரு ஒருத்தர் நின்னுகிட்ருக்காரு.

அதுல ஒய்ட் கலர்ல லைன் போட்டு வெச்சிருக்காங்க.

அந்த சைடு இந்த சைடு ஒரே மாரிதா இருக்கு.

ஒரு மாரி ஜிம்மு புதுசா ஓப்பன் பண்ணி இருக்காங்கனு நெனைக்கறே யாரு அங்க உள்ள இல்ல தம்பிள்ஸ்லா ஒரு.

இருந்தாலு பகல் நேரன்றதுனால வெளிச்சமா இருக்கு.

அதுல வொர்க் அவுட் பண்ற மாரி பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இது ஒரு ஸ்விம்மிங் ஃபூல்ல ஒரு சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கான--

அந்த கொழந்த அந்த சர்க்கல் வழியா--

இதுல வந்து ஒரு வியூ நல்லா தெரியுது கிளியராவு .

கலர் பேப்பர்லா சுத்தி ஒட்டி வெச்சுருக்காங்க.

பின்னாடி பாத்திங்கன்னா பெரிய லைட் போஸ்ட் ஒன்னு வெச்சிருக்காங்க.

இங்க ஒரு நாலு பேரு உக்காந்து ஃபிஷ் கிளீன் பண்ணிட்ருக்காங்க கட்டைய வெச்சு அது மேல கத்தி வெச்சு ஃபிஷ்ங்கள கிளீன் பண்ணிட்ருக்காங்க.

டொன்டி டொன்டி பிஸ்கட்ஸ் எல்லா தெரியுது.

முன்னாடி கொஞ்சோ மண் மண் ரோடு மாரி ஒன்னு இருக்--

அதுக்கு நெழல்க்கு ஒரு பெரிய மரோ ஒன்னு இருக்கு.

கீழருந்து அடர்ந்த கொடியா ஒன்னு போயிட்ருக்கு.

ஃபுல்லா மிரர்ஸ் வெச்சு உள்ள நெறைய திங்ஸ்லா வெச்சிருக்காங்க.

இதுல லெஃப்ட் சைட் கார்னர்ல ஃபுல்லா ஆயில்ஸ்ஸா இருக்கு.

அவங்க எல்லாரு மேலேயு ஒரு பிங்க் கலர்ல ஒரு ரசாயன பொடி வந்து மேல போட்ருக்கு.

ஒரு ரெண்டு ரே ரெண்டு ரேக்ல மட்டு டின்ஸ் வச்சுருக்காங்க கீழ ஃபுல்லா பியர்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க மேல மினி பியர்ஸெல்லா அடுக்கி வச்சுருக்காங்க.

பெரிய ஒரு ஹைவே ரோடு அந்த ஹைவே ரோட்ல ஒருத்தர் கிராஸ் பண்ணி நடந்து போயிட்ருக்காரு.

அக்டிவ் ஸ்போர்ட்ஸ் அக்கேடமி சின்னசேலம் அண்ட் தலைவாசல் அப்படினு போட்டு ஒரு பேனர் ஒன்னு இருக்கு.

இதுல ஒரு கிளாக் ஒன்னு இருக்கு.

பீச் சைடு ஃபுல்லா நெறைய மரங்களோட இருக்கு.

டேபிள்ஸ் போட்டு அத சுத்தியும் நறைய சேர்ஸ்லா அடுக்கி வெச்சுருக்காங்க.

ஏர் போறதுக்கு ஒரு ரவுண்டா ஒரு ஃபேன் மாரி செவுத்துல மாட்டி வெச்சுருக்காங்க.

அந்த சைடு ஃபுல்லா ம மலைகளாவு இருக்கு நறைய மரங்களு இருக்கு.

தீம் போட்டு பெரிய போர்டு ஒன்னு போட்டுருக்காங்க.

ஒரு தள்ளு வண்டி கட இருக்கு ப்ரூட்ஸ் ப்ருட்டு கட அதுல அண்ணாச்சிபழோ திராச்ச தர்பூசணி வாழப்பழம்லோ எல்லா வச்சிருக்காங்க அதுல ஒரு தா--